சுசி அக்கா, வள்ளி அக்கா இங்க வாங்களேன் கொஞ்சம் இந்த நோட்டீஸ பாருங்களேன், நம்ம ஏரியாவுல புதுசா ஒரு பெட் ஷாப் வரப்போகுதாம் இங்க பாருங்க இந்த நோட்டீஸ் போட்ருக்காங்க எனக்கும் ரொம்ப நாளா ஒரு பெட் வாங்கி வளக்கணும்னு ஆசை உங்களுக்கும் அந்த மாதிரி எதும் இருக்கா பெட் வாங்கி வளக்கலாமா ஏதாவது ஐடியா இருக்கா ஆமாங்கா எங்க வீட்லையும் தான் வளக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா என்ன மாதிரி வளர்க்கறதுன்னு தெரியலை சரி எங்க போட்டுருக்காங்கன்னு தெரியலையே இந்த மாதிரி சரி நோட்டீஸ் குடுங்க காமிச்சு பாப்போம் வீட்லயும் உம் வாங்க அந்த அக்காகிட்டேயே கேட்டுப்பாத்துட்டு வரலாம் வாங்க வாங்க வாங்கக்கா நோட்டீஸ் தானே நானும் பாத்தேன் எங்கனக்குள்ள போட்ருக்காங்க சரியா தெரியல அந்த தெரு பேரு எங்கனக்குள்ள இருக்குன்னு தெரியல நானும் இதைப்பத்தி கேக்கனும்னு நினைச்சேன் என் மகனும் ரொம்ப நாளா நாய் வேணும் நாய் வேணும்னு கேட்டுகிட்டு இருக்கான் அதான் சரி என்னன்னு பாத்துட்டு வருவோம் ஆமா நம்ம ஏரியால தான் இருக்கும் இந்தா போட்ருக்காங்க இல்ல அட்ரஸ், அந்த பழைய ஸ்கூல் இருந்துதே அந்த ரோடுன்னு நினைக்கிறேன் இது அப்படி தான் தெரியுது எனக்கு இருந்தாலும் நம்ம கால் பண்ணிகூட கேட்டுக்கலாம் நம்பர் தான் குடுத்துருக்காங்க இல்ல எனக்கும் எங்க வீட்ல ஆல்ரெடி நான் சின்னப்பிள்ளையா இருக்கும் போதே எங்க பெட் ஒண்ணு இருந்துது டாக் அதனால அதை ரொம்ப மிஸ் பண்றோம் அதுனால சரி ஒரு டாக் வாங்கலாம்னு ரொம்ப நாளா ஆசை இந்த ஒனர் அம்மா வேற என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அடுத்தவங்கள டிஸ்டர்ப் இல்லாம இருந்தா அப்பறம் என்னவாம் டாக் இருந்தா நல்லதுதான வீட்டுக்கும் அஹ் எனக்கு ரொம்ப டாக் வளக்கணும்னு தான் ஆசை சோ அதுனால நான் வாங்கணும்னா கண்டிப்பா டாக் தான் வாங்குவேன் ஆமாக்கா டாக் வாங்குனாத்தாங்கா நல்லது ஆளுக்கொரு டாக் வாங்குவோம் வாங்க அப்போ எப்படி இருக்குன்னு பாத்துட்டு ஆளுக்காளுக்கு பிடிச்சது கலரோட வாங்குவோம் அதுலயும் நம்ம பசங்களை கூட்டிட்டு போய் பாப்போமாக்கா கூட்டிட்டு போலாமா எப்படி ஆமா அவங்களையும் கூட்டிட்டு தான் போணும் அப்போ தான் என்ன வேணும்னு கேக்குங்க என்னவோ புதுசு புதுசா பேரா இருக்காமுல்ல அதனால நமக்கு தெரியல அவன் டாக் கேக்குறான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பாக்கறதுக்கு தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கும் பக்கத்துல தொட்டு பாக்க எல்லாம் கொஞ்சம் பயம் ஒருவேளை பழகிட்டா சரியா போயிருமோ என்னமோ தெரியல அவன கூப்பிட்டுட்டு போணும் ஆமாக்கா அது ஒன்னும் பண்ணாது நாங்களும் அப்ப எல்லாம் சின்னப்புள்ளைல டாக் வச்சிருக்கும்போது வீட்டுக்கு பக்கத்துல யாருமே வரவே மாட்டாங்க என் பிரெண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப பயப்படுவாங்க ஆனா அது ஒண்ணுமே பண்ணாது அது பாக்கறதுக்கு அப்படிதான் இருக்கும் பழக பழக செட் ஆயிரும் அது நம்ம பெட்டே பாருங்களேன் நம்ம வளர்க்கிறது நம்மள ஒண்ணுமே பண்ணாது நம்மளைன்னு இல்ல யாரையுமே ஒன்னுமே பண்ணாது. அது டாக்னா இப்போ எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிள்ளுக்கு அது கிட்ட வரும்போதே அதோட பல்லெல்லாம் வந்து வாயத்திறந்துட்டே எல்லாம் வராது அது நாக்கு வச்சு தான் வந்து இது பண்ணும் ஸ்மெல் பண்ணும் அப்புறம் நல்லா அந்த மாதிரி தான் வாலை ஆட்டி ஆட்டி ஆட்டி வரும் பாருங்க அது எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் ஆனா எனக்கு முதல்ல அந்த மாடு அதெல்லாம் பாக்கும்போது பயமாத் தான் இருக்கும் ஆனா அது பக்கத்துல போனா ஒன்னும் பண்ணாது தான் பட் அது பெருசா இருக்கு இல்ல அந்த காளை மாடு அதெல்லாம் பாக்கும்போது பயம்மா இருக்கும் எங்க வீட்லயே எங்க தாத்தா இங்க இருக்கும்போதெல்லாம் இருந்துது ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் பழக பழக தான் செட் ஆச்சு அப்போ எல்லாம் பெட் ஆடு, மாடு, கோழி அதெல்லாம்கூட பெட்டா வச்சுருப்பாங்க அந்த கோழி எல்லாம் பாருங்களேன் டாண்ணு கரெக்ட்டா வீட்டுக்கு வரும் அதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுப்போம் அதுக்கு அழகழகா குஞ்சு எல்லாம் பொரிக்கும் போதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் ஆமாங்கா கோழி எல்லாம் கூட எங்க வீட்ல கூட வச்சிருந்தாங்க ஆனா கோழி எல்லாம் வளக்கலாம்க்கா அது வந்து ஏன்னா முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு

ஏன்னா வந்து என்ன வந்து அதுக்காண்டி பூச்சி, இந்த பாம்பு அதெல்லாம் வந்து கொத்தி போட்டுச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லாவே வீட்டுக்குள்ளேயே வைக்க முடியாது வெளில தான் வைக்கணும் கூண்டு கட்டி நாய்ன்னா ஒன்னும் பண்ணாது அது எது வந்தாளும் குலைச்சு நம்மை எச்சரிக்கை படுத்திடும் நம்ம பாதுகாத்துக்கலாம் அதுனால அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நாய்குட்டி எல்லாம் வாங்கி வளர்க்கிறதுக்கு குழந்தைகளுக்கும் ஒரு இதுவா இருக்கும் தூங்கி எழுந்திரிச்சோமா ஏதோ ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு வச்சோமா அப்படின்றது அதுங்களுக்கு ஒரு நல்ல பழக்கமா மாறிடும் ஒரு என்ன சொல்றது சாப்பாடு போட்டு வளக்கணும் ஒருத்தங்களுக்கு குடுக்கனும்ன்றது ஒரு நல்ல அபிப்ராயம் அதுகளுக்கும் ஒரு ஆக்டிவா இருக்கும் அது மாதிரி தான் வளக்கணும்கா வீட்ல நான் எங்க வச்சு வளக்கறதுன்னு தெரியல அஹ் நம்ம வீட்லனா நம்ம காம்பவுண்ட்ல வச்சு வளர்த்தா திட்டுவாங்களா என்னன்னு தெரியல ஹவுஸ் ஒனர் ஆமா இந்த காம்பவுண்ட்ல இருந்தாலே அது ஒரு பிரச்சனை இருக்குது மத்தவங்க வீட்ல இருந்தாலே நம்ம அது வளக்ககூடாது இது வளக்கக்கூடாதும்பாங்க அதான் நான் வேண்ணா இந்த மீனு கிளிங்க இந்த லவ் பேர்ட்ஸ், காக்டெய்ல்அப்படின்னு சொல்றாங்க இல்ல அந்த மாதிரி வேண்ணா வாங்கலாமா என்னன்னு சொல்லி ஒரு யோசனை ஏன்னா, நாய்னா கொஞ்சம் பயமா இருக்கு எப்படின்னாலும் பழகிரும் இருந்தாலும் அதுன்னா கொஞ்சம் பயமாவும் இருக்கு ஆனா பாக்குறதுக்கு பிடிக்கும்

உம் வாங்கலாம்க்கா எந்த மாதிரி வேணும்னாலும் வாங்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் எப்படியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது ஒனர் அம்மா ஓகே தான் சொலுவாங்க ஏன்னா நம்ம மூனூபேர்தான நம்ம காம்பவுண்ட்ல இருக்கோம் நீங்க சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ்னு பாத்தா மீன்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டி இருக்கும் அதுக்கு மோட்டார் வாங்கிட்ட போதும் ஒரு லைட் போட்டுட்டா போதும் அந்த ஹீட்ல அந்த மோட்டர் ஓடிட்டே இருந்தாலே டெய்லியும் நம்ம ஃபுட் வந்து அதுக்கு ஃபீட் பண்ண குடுத்துட்டே இருந்தாலே போதும் அது பாட்டுக்கு சமத்தா இருந்துக்கும் எப்பவாவது மோட்டர் இருக்குறதுனாலயே மோஸ்ட்லி தண்ணி எல்லாம் வந்து அவ்வளவா அழுக்காகாது. நாங்க மீனும் வச்சிருந்தோம் so அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் அதுனால வந்து தண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா கிளியர் பண்ணிகிட்டே இருக்குமா தொட்டி எல்லாம் நீட்டா தான் இருக்கும் ஆனா என்ன மோட்டர் மட்டும் நம்ம மறக்காம கிளீன் பண்ணிறனும் அந்த மாதிரி இருக்கும் ஆஹ் எப்போவாவது ரொம்ப தொட்டி டேமேஜ் ஆயிருச்சா அதுக்கு கூட டேங்கர்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருக்கு அதை வாங்கி போட்டோம்னா அது அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பன்னீரும் அழுக்கு மீனுன்னு கூட அதை சொல்றாங்க சோ அது கூட நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒன்னை வாங்கிப்போட்டா போதும் அது பாட்டுக்கு இருந்துக்கும் ஆனா அதெல்லாம் நம்ம போடும்போது நம்ம அந்த ஃபைட்டர் அந்த மாதிரி எல்லாம் போட முடியாது கோல்டன் ஃபிஷ், ஷார்க் அந்த மாதிரி போட்டோம்னா நம்ம கரெக்டா ஃபீடிங் குடுத்துட்டே இருந்தோம்னா அது பாட்டுக்கு சமத்தா இருக்கும் அப்போ நம்ம எங்கேயாவது வந்து

முடி எல்லாம் வெட்டணும் நகம் வெட்டணும் அது எல்லாம் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இல்லேனா அது விளையாடும்போது அந்த நகம் எல்லாம் பட்டு கீரிரும் யாராவது புதுசா வந்தாங்கன்னா அது எகிறும்போது அந்த மாதிரி எல்லாம் அஃபெக்ட் ஆயிரும்